இந்த காலத்துக்கு ஏத்தமான காம்பேக்ட்டான மாடுலர் கிச்சன் .

கிருஷ்ணரோட உடம்பு பாம்பு வடிவத்துல செஞ்சிருக்காங்க.

ட்க்குள்ள காத்தோட்டோ வர மாதிரி ஜன்னல் வெச்சிருக்காங்க.

ஜன்னலுக்கு முன்னாடி குட்டி சோஃபா டேபிள் பெஞ்ச் போட்டு வச்சிருக்காங்க.

கடைக்கு வெளிய ஒருத்தரு சின்ன கட வெளிய போட்டு உக்காந்துட்ருக்காரு.

இங்கு நெறைய மொபைல்கள் பாக்ஸ்ல அடுக்கி வெச்சுருக்காங்க.

இந்த பில்டிங் சுத்தியு காத்தோட்டமா இருக்கதுக்கு நெறையா ஜன்னல் வச்சுருக்காங்க.

இந்த சர்ச்சில ஃபங்ஷன் நடந்துட்ருக்றதுனால எல்லோரு வெளிய நின்னுட்ருக்காங்க.

என்ட்ரன்ஸ்ல ஆபீஸ் சேர் டேபிள் அது கூட உக்காரவங்களுக்கு மூண் சேரும் போட்ருக்காங்க.

யூனியன் பேங்க் பவன் பேரு கீழ வெள்ளையு சிவப்பு சேர்ந்த போடுல யூனியன் பேங்க்னு பெரிய நோட்டிஸ் போட் ரெண்டு போட்ருக்காங்க.

வீட்ட சுற்றி மரோ டீ எஸ்டேட் அதிகமா இருக்கு.

இந்த எடோ சுத்தியு மண்ணு சிமெண்ட்டு ஸ்கொயர் டியூப்புனு எல்லா பொருளு இருக்கு.

இங்க ரொம்ப தூரத்திற்கு வயல்ல பயிர் நட்டு வெச்சுருக்காங்க.

இந்த ஹோட்டல்ல பெரிய குடும்போ சேர்ந்து உக்காரக்கூடிய டேபிள் அரேஞ்ச்மென்ட் இருக்கு.